இதுல நிறைய சர்வீசஸ் எல்லா குடுக்குறாங்க.

இது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது.

இந்த மியூசியம் வந்து லைட் ப்ளூ கலர்ல இருக்குது.

அத சுத்தி நறைய மரங்கள் இருக்குது.

இந்த கார் வந்து டேமேஜ் ஆயிருக்கு ஒரு தாத்தா செருப்பு போட்டுருக்காரு அந்த தாத்தா அந்த கார்ல உள்ள டேமேஜை சரி பண்ணிட்டு இருக்கிறாரு.

அப்ரோ ஜே_சி_பி வந்து ஆரஞ் கலர்ல இருக்குது அப்ரோ சைடுல வந்து பிளாக் கலர்ல இருக்குது மேலே வானோ இருக்குது.

பெட்ரோல் பங்குல இரண்டு ஷெட் போட்ருக்காங்க ஒன்னு பெட்ரோலுக்கு ஒன்னு இன்னொன்னு டீசலுக்கு .

இந்த படம் வந்து ஒரு பெட் ரூம் மாதிரி தெரியுது.

அந்த பில்டிங்க்கு மேல பி_பி_கே ஹாஸ்பிடல் அப்டின்னு எழுதியிருக்காங்க.

அதை இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது ரெட் கலர்ல இருக்குது.